இந்த லாட்ஜுக்கு வெளியில கங்கா லாட்ஜ்னு ஆச்சுன்னு எழுதி இருக்கு.

வானம் ரொம்ப அழகா இருக்குது பெட்ரோல் பம்புக்கு முன்ன ரோடு ரொம்ப நீட்டாக இருக்குது.

ஸ்விம்மிங் பு ஸ்விம்மிங் ஃபூல் குள்ள நாலு லைன்ஸ் போட்டுருக்காங்க.

இந்த தண்ணியோட கலர் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குது.

இது பாக்க ஸ்டேஷனரி கடை மாதிரி இருக்கு.

பெட்ரோல் போட கூடியவங்க ஒரு பே பேக் போட்ருக்காங்க அந்த பேகுக்கு கலர் பிரவுன் கலர் .

இது ஒரு ஸ்கூட்டி கடை இந்த கடைக்கு பேரு எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர் .

ஒரு சிஸ்டர் இந்த சைடு நின்னு அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க.

ஸ்கூட்டில போறவங்க ஹெல்மெட் மாட்டிட்டு இருக்காங்க நடந்து வர்றகூடியவங்க கையில ஒரு திங்ஸ் கொண்டு வந்துட்டிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது.

பேக்கரிஸ்குள்ள ரெண்டு சேர் இருக்குது பேக்கரிஸோட பேரு பிரின்சஸ் கேக் .

ஜிம்முகுள்ள ரெண்டு பேரு எக்சசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தரையில உள்ள மார்பில் பிஸ்கட் கலர்ல இருக்குது.

இது பாக்குறதுக்கு தேட்டர் மாரி இருக்குது.

தியேட்டருக்கு வெளியில ஆனந்த் அண்ட் சினிமாஸ்னு எழுதி இருக்குது. இந்த சைடு டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. தியேட்டருக்கு வெளியில ஒரு காரு தெரியுது.

இதுல நெறைய பொண்ணுங்க மற்றும் ஆண்கள் இருக்காங்க இந்த பில்டிங்குள்ள நெறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்காங்க.

இந்த வாட்டர் ஃபாலுக்கு இந்த சைடு பைக் நிறுத்தி விட்டு இருக்காங்க.

பாக்குறதுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்கு இந்த குளத்தோட தண்ணி பச்சை கலர்ல இருக்குது.

இந்த சைடு செங்கல்ஸ் இருக்குது.

கோயிலுக்கு வெளில ரொம்ப அழகா இருக்கு.

அந்த சைடும் நிறையச்செலைகள் ர்ருக்குது.

ஒரு பலச்சரக்கு கடை நெறைய திங்ஸ் எல்லா இருக்குது இங்க.

இது பாக்குறதுக்கு பார்லர் மாரி இருக்கு.